தம்புள்ள போன உடனே A B C D பேசும். இல்ல வேற எதாச்சும் வித்தியாசமா பேசவும். வித்தியாசமான ஒரு அறிவு சார்ந்த இத பேசுவாங்க அப்டினு சொல்ட்டு தேடி தேடி கொண்டு செக்குறாங்க. LKG ஒரு லட்ச ரூபா,

அத சொல்லு இத சொல்லு அத எழுது அதெல்ல நான் தப்புனு சொல்லல. சொல்லி குடுங்க நா வேண்டான்னு சொல்லல ஆனா அளவுக்கு அதிகமா அந்த குழந்தைகளை துன்ப ப்படுத்த கூடாது. அதுங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் Fees வாங்கி என்ன சொல்லி குடுக்க போறீங்க எனக்கு தெரியல. Engineering College Fees கூட அவ்ளோவா வராது Actual அ அதுதான் ஒரு வருத்தமான மிக மிக வருத்த மான ரொம்ப வருத்த மான விஷயம் அது. அப்புற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்னனு கேட்டீங்கன்னா, ஒரு கழுத தன் முதுகை எவ்ளோ பாரத்தை ஏத்திட்டு போகுதோ அந்த அளவுக்கு பாரத்தைப்போம். School பள்ளிக்கூட குழந்தைகள் சுமக்குறாங்க. அஞ்சாங் Class ல இருந்து அந்த Bag எல்லாம் பார்த்தோம் அப்டினா கொண்டுபோற அந்த, பள்ளிக்கூட பையன் பாத்தீங்க அப்டினா பத்தமாட்டீங்குது பைய் அந்த அளவுக்கு பெரிசா இருக்கு அது ஒரு பாத்து கிலோ Weight தூக்கிப்போட்டு போற மாரி அந்த பிள்ளைங்க எல்ல கஷ்டப்பட்டு மூட்ட துக்கி, போன மாதிரி ஏதெல்லா தூக்கிட்டு போறாங்க. அதெல்லாம் பாக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சங்கடமா இருக்கு. இவ்ளதுக்கு எல்ல அங்க எப்டி என்ன சொல்லி குடுக்குறாங்க அப்டினு. சும்மா போட்டு படி படி படி படி படி அந்த அந்த,

அவரு கல்வி வந்து இணைக்கு மிகப்பெரிய வியாபார மானது வந்து ஒரு சாபக்கேடு. அரசாங்கத்தின் ஒரு விளையாட்டான செயல். அத தான் நா சொல்லணும். ஏன்னா அரசாங்கம் எடுத்து நடத்த வேண்டிய கேள்விய தனியாரிடம் கொடுத்து தனியார் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து நடத்தி. ஆஹ் பாவப்பட்ட புள்ளைங்கள கூட காசுக்காக. தன்னுடைய பள்ளில சேத்து அவங்களே கஷ்டப்படுத்தி நீங்க இல்ல. இந்த தொகையை நீங்க கேட்டுத்தான் ஆகணும். நீ அப்ப தான் உங்க பையன் வந்து நீங்க நினைக்கற மாதிரி பெரிய Doctor பெரிய Engineer வோ. அந்த மாறி வருவோம் அப்படினு சொல்லி அவங்க ஆசை வார்த்தை காட்டி அந்த மாரி அவங்க பக்கத்துல இழுத்து பொடுக்குறாங்க. இன்னு சில பள்ளி குடங்கள பாத்தீங்கன்னா நல்ல படிக்கிற அந்த சு Government. அரசு பள்ளிகூடத்துல உள்ள பசங்கள பாத்து விளம்பரத்துக்காக தங்களோடய பள்ளியில் சேர்த்துவிட்டாங்க. சேர்த்துட்டு அவங்களுக்கு மட்டும் இலவசமாக கல்வி அப்டினு சொல்லி அவங்களுக்கு அவங்களாவே ஒரு பட்டத்த சூட்டி, அப்படி ஒரு தனி வியாபாரம நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வியாபார கல்வியாளர்கள்க்கு எல்லாம் வந்துட்டு நான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்டின்னா, நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப தப்பு கல்வியை கூறுபோட்டு வித்துக்குட்டு இருக்கீங்க நீங்க. அம்பி தயவு செய்து பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு காரியம். முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு குழந்தைக்காவது நீங்க வந்து ஒரு நல்ல படிப்பு. நல்ல வழியான ஒரு நல்ல கல்வி குடுங்க. அத போட்டு திணிக்காதீங்க. உன்னால எவ்ளோ படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க அவன Correct, நான் சரி மேற்கோள் ஆனா ஒரு பாதைல அவன கூட்டிட்டு, நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா மட்டும் போது அவ கைய புடுச்சி வாடா அப்டினு. அவநண்டே தானா ஏஞ்சி வருவா. அந்த அளவுக்கு இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு. மனநிலை இருக்குது. நல்ல ஒரு நம்பிக்கையும் இருக்குது. என்னதான் அவங்க வந்து ஒரு சொல்பேச்சு கேட்காத பசங்களா இருந்தாலும் அவங்களுக்குனு ஒரு இது வரும் போது அவங்க கல்வியிலும் சரி எல்லாத்திலையு முதல்நிலைல வருவாங்க. அது நம்ம எல்லாரும் ஒதுக்குடுத்தா ஆகணும். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம மாணவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சாதிச்சிட்டு இருகாங்க. அத இன்னுமு நம்ப பாத்துட்டுதா இருக்கோம். இப்பொன்னு இல்ல எப்பவோம் வந்து நடக்க தான் செய்யும். ஆஹ் அதே மாதிரி இப்ப வந்து இந்த கல்விகள்ல பாத்தீங்கன்னா. Matric CBSE அப்டின்னு சொல்லிட்டு இரண்டு பாகுபாடுகள் இருக்குது. ரெண்டு பிரிவா இருக்கு அப்டினா CBC ங்கறது வந்து ஒரு, உலகத்தரம் வாய்ந்த கல்வி அப்டினு சொல்லி சொல்லி ஒரு பேச்சு ஆஹ் அந்த பள்ளிகள்ல அந்த மாரி நாங்க வந்து கட்டுப்பாடு அப்படி வச்சிருக்கு அப்டினு சொல்லி அவங்க ஒரு பக்கம்.

அவங்க என்ன தான் தரமான கல்வி கொடுத்தாலும்மே, அந்த என்னதான் தரவ தரமான கல்வியா இருக்கட்டுமே உலக தரத்துக்கு குடுக்குறீங்க Ok அது தெரியும் தப்பு இல்ல. அது ஏன் நீங்க வந்துட்டு ஒரு வியாபாரமாக வந்து மாத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. பல பள்ளிக்கூடங்களல பாத்திங்கன்னா இப்ப உள்ள பள்ளிக்கூட தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அவங்க அங்க கொண்டு போற பையல்லாம் பத்த மாட்டேங்குது, அது கூட சேந்து இன்னும் ரெண்டு பை இருந்தா மட்டும் தான் Correct ஆஹ் சரியா அவங்க வந்து எடுத்துக்குட்டு போக முடியும். என அந்த ஒரு பையிலேயே தூக்கு போட்டு அவங்க வந்து ஏதோ முட்ட தூக்கிட்டு போறமாரி போறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தேங்க அந்த குழந்தைங்கல போட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. அதே மாதிரி என்னஒன்னுந இப்போ வந்து.

ஆஹ் முழு நேரத்தையும் படிப்புல செலவழிச்சி. ஆஹ் ரோம்ப ஆஹ் அடக்கமா, நல்ல ஒரு மனசோட இருந்து படிச்சா ஆஹ் இந்த பைய இந்த, பரீட்சையில Pass ஆக மாட்டா சூழ்ச்சிடுவா, அப்படிங்கற பையன் பசங்க பிள்ளைங்க வரைக்கும் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நல்ல மதிப்பெண் ஓட வெற்றி பெற்று வெளியே வர முடியும். இந்த பாத்து, பதனோன்னு, ஆஹ் பன்னிரண்டு, இந்த வகுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு கட்டம். அடுத்த ஒரு படிக்கட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்டினா எல்லாரும் சொல்லு வாங்க, நானும் சொல்றேன் எ அப்டினா.

அடுத்ததாக நம்ம. ஆஹ் கல்லூரி அப்படி வந்தோ அப்டின்னா ஆஹ் மென்பொருள் ஆஹ் மென் பொருள பொறியில் ஆஹ் அப்படிங்குற ஒரு நெறைய துறைகள் இருக்கு. எல்லா துறையவிடவும் இன்னைக்கு வந்துட்டு நிறுவனம். IT அந்தமாரி அந்த காம்ப் ஆஹ் Computer அந்த படிப்புகள்தான் இன்னைக்கு அந்த அந்த அந்த வேலைகள் தான் இன்னைக்கு வந்துட்டு. மிக உயர்ந்து இருக்கு. எதுனால அப்டினா, அந்த தரம் அந்த தரம்ன்னு சொல்றதவிட அதனுடைய தேவைகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிருக்கு. ஏன்னா அந்த உலகத்துல இன்னைக்கு எல்லாமே நம்ம Digital அப்டின்னு தான் நம்ம வந்து சொல்றோம். அதனா அதனோட தேவைகள் அதி அதிகமாஇருக்கு ஆஹ் ஆய்ர் ஆகி இருகுறதுனால அதோட கல்வி தேவையும் நமக்கு அதிகமா இருக்கு. அந்த கல்வியையும் தரமான முறையில் எல்லா மாணவர்களுக்கும், எளிய முறையில அவங்க படிக்க விதமா எளிமையா குடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். ஆஹ் கல்லூரியும் சரி பள்ளியிலும் சரி இந்த இரு பருவத்துல நாம விளையாட்டுதனமா இல்லாம. சந்தோஷமா, படிச்சு நல்ல ஒரு நலமைக்கு முன்னேறி வந்தோம் அப்டினா நம்ம வாழ்க்கை மிகவும் பிரகாசமா இருக்கும். முக்கியமா கல்லூரி வாழ்க்கையே நம்ம வந்து விநடிதோனா அப்டினா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு ஏன்னா, அடுத்த கட்டம் நம்ம வாழ்க்கைக்கான கட்டணம். வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைக்க கூடிய கட்டம். அந்த கட்டத்த நம்ம வந்து சரியான பாதைல நம்ம எடுத்துட்டு போனோம் அது ஆஹ் எடுத்துட்டு போனோம் அப்டின்னா வந்துட்டு. இப்ப நம்ம கல்லூரி வாழ்க்கைல எப்டி இருக்கும் எப்டி அந்த பாதைய நம்ம அமச்சுக்குறோங்குறதுதா முக்கியமான விஷயம். அதனால ஆஹ் இது ஒரு நல்ல ஆலோசனையா எடுத்துக்குட்டு கல்வியை வியாபார மாக்கதிங்க. கல்விய எல்லாருக்கும் தரமான முறையில, சரிசமமா கற்றுக்கொடுங்க. இன்ருப்ப இன்று என்னுடைய கருத்துப் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல.

சொல்லுங்க ஐஷூ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சுரேஷ். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?

super ஆ இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அனைவரும் நலம். நான் வேற department மாறுன உடனே எங்களுக்கெல்லாம் call வர்றதே இல்லை. இப்ப ஏதோ அதிசயமா வருது என்ன விஷயம்?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

பரவாயில்லை, பரவாயில்லை இருக்கட்டும்.

நானா வேற department மாறுனதிலிருந்து எங்க promotion கொடுக்கிறேன் என்ற பேர்ல கொஞ்சம் நமக்கு வந்து stress அ தான் விடறாங்க. okay, okay, okay எதுவும் நமக்கு fulfill ஆ set ஆவுறது இல்லை எல்லாமே கடுப்பா இருக்கு ஒரு இடத்துல நமக்கு problem ஆவுதுன்னா, நம்ம அந்த இடத்துல வளர்ந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம், so confident ஆ இருங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும்.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

ஆமா

கேட்குறேன், கேட்குறேன். அங்க உன் department ல இருக்கும்போது நீ பேசுறதுதான் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்பவும் கேட்கிறேன் சொல்லு. சரி, சரி, என்ன பண்ணிட்டு இருக்க. இல்லை எனக்கு ஒரு help வேணும்.

office ல வந்து பொங்கல் celebration வரப்போது தெரியும்தானே உனக்கும். ஒரே office லதானே இருக்கோம், அப்புறம் என்ன. சொல்லுங்க பொங்கல் celebration வருது பொங்கல் celebration வரப்போதுங்கறதுனால அஹ் பொங்கல் சம்பந்தமா ஆஹ் office வந்து entertainment party வைக்கணுமில்ல எப்படியும் பொங்கல் party வைப்போம்

இப்போ அது வந்து நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் பொங்கல் வைப்போம் office mates எல்லாம் சேர்ந்து traditional ஆ dress பண்ணிட்டு வருவோம் ஆஹ் அப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த உறி அடிக்கிறது, பானை உடைக்கிறது அந்த மாதிரி வேலை எல்லாம் பார்ப்பாங்க so அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இல்லாம ஏதாவது different ஆ entertainment பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்

அப்படின்னு வந்து சொல்லி இருக்காங்க. என்னைய வந்து அது அது சம்மந்தமா search பண்ணி arrange பண்ண சொல்லி இருக்காங்க.

ஆமா, ஆமா, அந்த மாதிரி பண்ணணும் so என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது idea இருந்தா சொல்லு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். okay fine இப்போ பொங்கல்னா basic ஆ saree traditional okay பொங்கல் வைக்கிறது, but competitions மாதிரி வந்து வச்சு நிறைய entertain பண்ணலாம் அதாவது competition அ நம்ம வச்சாலுமே வந்து ஆஹ் entertainment okay வா அஹ் எப்படி ரொம்ப வந்து அஹ் அஹ் ரொம்ப வந்து stress ஆவே போகாம relax ஆ இருக்கணும் entertainment ஆ இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து already ரொம்ப pressure ல இருக்கோம் இல்லையா so எல்லாருமே so நமக்கு வந்து relax ஆ இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் so entertainment பண்ற மாதிரி சொல்லி இருக்காங்க.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 நம்ம என்னதான் தனித்தனி department ஆ இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே இடத்துலதான் gather ஆகப் போறோம், party hall லதான் எல்லாமே இருக்கப் போறோம். so என்ன பண்ணலாம் ஒரு party hall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 உம் அஹ் ஒரு அங்கிட்டு நம்ம ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் spend பண்ணுவோம். அந்த ரெண்டு மூணு மணி நேரம் spend பண்ணிட்டுதான் நம்ம வந்து அஹ் final ஆ அதாவது நம்ம வந்து dance ஆடுறது, அந்த மாதிரிப் பாட்டு பாடுறது, அந்த மாதிரி எல்லாம் விஷயம் வர்றப்ப நம்ம வந்து party hall ல meetup பண்ணுவோம்

அஹ் department wise தனித்தனியா நடந்துட்டு இருக்கும். ஒரு department க்கும் இன்னொரு department க்கும் தனி தனி building தானே so within a building ல ground floor ல நடக்கும் so அங்க வந்து பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு different ஆ யோசிச்சு வைங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படியா உம்

yeah okay so so இது எல்லாமே basic ஆ traditional dress ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க அங்கேயே இருந்து ஆரம்பிக்கிறேன். so யாரு best ஆ வந்து dress பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு competition மாதிரி வந்து வைக்கலாம் okay வா so like ஒரு ramp walk மாதிரி வந்து வைக்கலாம் அது வந்து best ஆ இருக்கும். ஆமா. okay ramp, rampwalk வைக்கிறதுனாலே சிரிச்சு தள்ளிருவாங்களே. உம் so முக்கியமான விஷயம் பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி இந்த விஷயத்துல ஒரு fun entertainment ஆ பண்றது அப்படின்னா boys எல்லாமே வேஷ்டி கட்டிட்டு catwalk ல வரணும். girls எல்லாமே rugged boy மாதிரி நடந்து வரணும் ramp walk ல. இது first உ இது fun content உ okay so இந்த fun content லயே முக்காவாசி பேர் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க fun ஆ status போடுறதுக்கு நாலு அஞ்சு தேறும் so இது வந்து ஒரு best entertainment ஆ இருக்கும் and then நம்ம இந்த

boy மாதிரி நடக்கணுமா outfit உ dress உ

so அந்த மாதிரி அது சம்பந்தமான videos எல்லாம் எனக்கு அனுப்பிச்சு விடு rugged boys எல்லாம் எப்படி நடப்பாங்கன்னு எனக்குத் தெரியாது rugged boys ன்னா சும்மா normal லா இந்த அர்ஜூன் ரெட்டில எல்லாம் பார்த்திருக்கீல அந்த மாதிரிதான் நடப்பாங்க. நான் உனக்கு example videos நாலு, அஞ்சு அனுப்பிச்சு விடுறேன் அதைப் பார்த்து reference பண்ணிக்கோ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

so song வந்து அஹ் department க்கு உள்ளேயே வந்து பாடுறது வந்து பார்த்தீன்னா அந்த ஈலியம் gas balloon அ எடுத்து அவங்களுக்குள்ள கொஞ்சம் வந்து அஹ் அதை வந்து வாங்கிக்கிட்டு அதுல இருந்து song பாடுனாங்கன்னு வையேன் செம்ம fun voice ஆ இருக்கும் so அந்த மாதிரி வந்து அவங்களை வந்து பாட வை. அது இன்னும் fun content ஆ இருக்கும் and then உன் department ல நிறைய couples இருந்தாலும் அந்தத் தனியா ரெண்டு couples சுத்திக்கிட்டு இருப்பானுங்க தெரியுமா?

அந்த ஒன்பதுல ஒண்ணு தனியா சுத்தும் தெரியுமா? ஜோடிப்புறா மாதிரி பிரியவே பிரியாம அவங்களை வச்சு ஒரு fun content பண்ணலாம் okay வா? okay அவங்களை வச்சு என்ன content பண்ணலாம் அதாவது ரெண்டு pair எடுத்துக்கோ okay வா அந்த ரெண்டு pair அயும் opposite, opposite ல நிக்க வச்சு like

புரியல, புரியல எப்படி ரெண்டு couples அயும் opposite, opposite ஆ நிப்பாட்டிக்கணுமா? ஆமா நிப்பாட்டிட்டு யாரு செம்ம understanding ஆமா pair ஆ so நீ வந்து swa~ swap எல்லாம் பண்ண வேண்டாம் so pair ஆ நிப்பாட்டி வச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு questions கேட்கணும் யாரு best pair ங்கிறதுல எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி இருக்கணும். okay வா

so அவங்கள்ள யாரு mutual ஆ understanding ல இருக்காங்க அப்படின்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் entertainment ஆ இருக்கும் அவங்களுக்கும் நம்ம வந்து like troll பண்ணாம ஒரு medium ஆ இருக்கிற மாதிரி இருக்கும் okay, okay, okay

இதெல்லாம் தவறுப்பா இதெல்லாம் பண்ணாங்கன்னு வை content ஆ என்னது அவங்க குதூகலமா இருப்பாங்க என்னைய office ல வேலையை விட்டு நிறுத்தி விட்டுருவாங்க. இல்லை அது இன்னும் நல்லா entertainment ஆ இருக்கும் அதுக்காகத்தான் சொன்னேன். இல்லை சோறு திங்கிறதா வேணாமா, சோறு திங்க வேணாங்கிறியா உம் சரி right உ அதுக்கப்புறம் நீ சோறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு fun content ஆ வந்து கொண்டு வருவோம் அந்த couples அ வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து சாப்பாடை வந்து மாத்தி ஊட்டி விட்டுக்கணும் ஆனா இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் கண்ணை மூடி இருக்கணும். கண்ணை நீ கட்டி விட்டுடனும். இந்தப் பிள்ளை போட்ட makeup எல்லாம் போயிடணும் ஆமா இதுல so கண்ணை மூடிவிட்டு ஊட்ட விடணும் okay வா highlight ஆன ஒரு matter என்னன்னா இங்க இந்த இடத்துல நீ அந்த couples அ swap பண்ணி விட்டுடனும். அடப்பாவி இதெல்லாம் friends உ வடிவேலு comedy மாதிரி இல்ல இருக்கு எங்க இல்ல சொல்லும் போதே நீ நீ ஒரு நிமிஷம் imagination பண்ணி பாரேன், இது எவ்வளவு entertainment ஆ எவ்ளோ fun content ஆ இருக்கும்ட்டு டேய் fun content ஆ இருக்கோ இல்லையோ நீ எனக்கு last content ஆ வந்து எழுதி வச்சு அனுப்பிச்சு விட்டுடுவ போல office ல இருந்து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

அதான் உன் கூடயே ஒருத்தவங்க இருப்பாங்களே உங்க close friend உ அஹ் அப்படி ஆமா என் friend உ ரொம்ப makeup பண்ணிட்டு வருவாளே அவளுக்கு என்ன

திவ்யா திவ்யா ஆஹ்

அஹ் அவனையும் கூப்பிடு okay வா

அவங்க பண்ணனும், ஆனா குமார் வந்து அதை வந்து accept பண்ணிக்காம அடம் பிடிக்கணும் முக்கியமான விஷயம் அவன் தலை தெறிக்க ஓடக் கூடாது. அதே இடத்துல நிக்கணும். அவன் accept பண்ணிக்க கூடாதா? புரியலடா எனக்கு. அவன் like accept பண்ணிக்க accept பண்ணிக்காம அந்தப் பெண்ணை இழுத்தடிச்சு okay அப்படின்னு சொல்லணும், புரியுதா. அவன் okay ன்னு சொல்ற வரைக்கும் இவள் வந்து நிப்பாட்டவே கூடாது, minimum இது அஞ்சு நிமிஷம் போகணும். ஆனா என்ன பண்ணனும் அவள் வந்து ஏதாவது வந்து பண்ற மாதிரி வந்து சொல்லி like convince பண்ணனும். இப்ப for an example நான் வந்து சொல்றேன்னு வச்சுக்கோயேன் அஹ் actually நான் உங்களை first time பார்க்கும்போது eye-to-eye contact பார்த்ததுல இருந்து like ஒரு thousands of butterflies வந்து என் heart ல வந்து அப்படியே fly ஆக ஆரம்பிச்சிருச்சு heart ல பறக்கும், அப்புறம் kidney ல பறக்கும், அப்புறம் கல்லை விட்டு அடிச்சு பறக்க வைப்பாங்க அஹ்

wait பண்ணு, wait பண்ணு. இந்த மாதிரி வந்து தனித்தனியா இல்லாம pair ஆ இல்லாம இந்த மாதிரி அஹ் அதாவது ஒரு அதாவது ச~ pair ஆ இல்லாம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 gang ஆ சேர்ந்தா ஆமா gang ஆ வந்து பண்ற மாதிரி ஏதாவது ஒரு okay உம் உம் gang ஆ சேர்ந்து பண்ற மாதிரின்னா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 hello கேட்குதா? hello நான் பேசுறது கேட்குதா ஐஷு?

fifteen members okay fine so அந்த fifteen members அ அஹ் என்ன ஆச்சு? fifteen members, fifteen members, fifteen members, fifteen members. இல்லை அவங்களுக்குள்ளேயே ஒரு gang வந்து split பண்ணி விட்டுக்கலாமா இல்லை எல்லாம் total ஆ சேர்ந்து okay so வந்து rope pulling வந்து பண்ணலாம் rope pulling ன்னா?

ஆமா அது வேணா பண்ணலாம். நடுவில ஒரு ஆள் வந்து நிக்கணும் நின்னுட்டு அவங்க பண்ணுவாங்க okay வா, so boys, girls எல்லாம் கிடையாது எல்லாமே collapse ஆ போட்டு விட்டுடு. போட்டுவிட்டு rope polling game வந்து விளையாடு. அது உனக்கு நல்ல ஒரு fun entertainment ஆ இருக்கும் okay அதுக்கடுத்தது வந்து உம் so அதுக்கடுத்து வந்து பார்த்தீன்னா ஆஹ் கேட்கலை hello

எல்லா fun எல்லா fun entertainment உம் இருக்கு super ஆதான் இருக்கு அஹ் தலைவர் ஆனா கொடுக்கிற idea வ எல்லாம் பார்த்தா என்னைய வச்சு அவங்க promotion கொடுத்து சரி okay அப்போ boys, girls ன்னு split பண்ணி போட்டுரு. boys, girls ன்னு split பண்ணிடு, அவ்ளோ தான் simple நடுவில நீதானே வந்து தலைவி அப்ப நீயே நடுவில நில்லு. ரெண்டு பேரையும் இழுக்க சொல்லு முடிஞ்சிச்சு. அது சரி அங்கங்க சுத்தி கடைசியில பாரம்பரிய game உக்கே வந்துட்ட. ஏங்க traditional ஆன function அப்போ traditional ஆன game தாங்க விளையாட முடியும். கண்டிப்பா, கண்டிப்பா, அது என்னமோ சரிதான். சரி பரவாயில்லை இருக்கட்டும் நம்ம இதைப்பத்தி நீ வந்து நாளைக்கு office இல்லையா, நாளைக்கு office முடிஞ்சு நீ ஆஹ் நான் என் department கீழ wait பண்றேன். நீ நேர்ல வா. நம்ம நேர்ல ஒரு meetup பண்ணி இதைப்பத்தி clear ஆ பேசுவோம் okay வா

சோறுதானே வேணும் உனக்கு விடு வாங்கித் தந்துருவோம். சோறே வாங்கித்தந்துருவோம் சரியா.

okay, okay கண்டிப்பா வாங்கி தர்றேன். எதுவும் பிரச்சனை இல்லை. நீ நேர்ல வா அஹ் நாளைக்கு evening நான் call பண்றேன் okay வா. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்துட்டு பேசிக்கலாம் discuss பண்ணிக்கலாம் okay வா

இப்போ மறந்துராத, மறந்துராத நாளைக்கு evening meet பண்ணி நம்ம இந்த entertainment party அ பத்தி பேசலாம்.

damn sure okay, okay சரி டா okay டா. bye டா bye bye, bye, bye news செய்தி தமிழ்நாடு budget கூட்டத் தொடர் எப்போது வரை நடைபெரும் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு தமிழ்நாடு budget கூட்டத் தொடர் ஏப்ரல் இருவத்தி ஒண்ணாம் தேதி வரை நடைபெறும் என்று சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் அஹ் இரண்டாயிரத்தி இருவத்தி மூணு இருவத்தி நாலாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பொது budget ஐ இன்று நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார் அதைத் தொடர்ந்து சபாநாயகர் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்றது அப்போது budget கூட்டத் தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்று தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டது அதன் பின்னர் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இன்றைய ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணு இருவத்தி நாலுக்கா~ ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பொது budget தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நாளை மார்ச் இருவத்தி ஓறாம் தேதி வேளாண் budget தாக்கல் செய்யப்படும் மார்ச் இருவத்தி ரெண்டாம் தேதி விடுமுறை என்பதால் budget மீதான விவாதம் வியாழக்கிழமை தொடங்கும்